லெஃப்ட் சைடுல ஒரு போர்வீரன் பொம்ம இருக்கு.

சீலிங்ல அஞ்சு வெள்ள பல்ப் இருக்கு.

இங்க ஒரு வாட்டர் பால்ஸ் இருக்கு.

இங்க ஒரு சந்தன கலர் பில்டிங் இருக்கு.

தூரத்துல ஒரு வெள்ள கலர் பில்டிங் இருக்கு.

கீழ ஒரு டீ தோட்டம் இருக்கு.

இதுக்கு மேல கரண்ட் கம்பி போகுது.

இது ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்க்ஷன் ஏரியா.

இங்க ஒருத்தரு கொகைக்கு வெளிலருந்து ஃபோட்டோ எடுத்துக்குட்ருக்காங்க.

உள்ளுக்கு வந்து ஒருத்தர் குனிஞ்சு போறாரு.

இது ஒரு ஸ்ட்ராபெரி ஃபாம் .

ரெண்டு பேர் வெளிய நின்னுட்டு இருக்காங்க.

செவப்பு கலரு கவர் போட்ட ஒரு ஃபேக் இருக்கு அதுக்கு கீழ நல்லெண்ணெ பாக்கெட் இருக்--

பேக்ல ஒரு பெரிய மல இருக்கு அதுக்கு பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு.

மேல சென்டர்ல ஒரு மணி இருக்கு.

பில்டிங் ஓட கேட்டு பாதிய தொறந்திருக்கு.

பக்கத்துல ஒரு காரும் ஒரு லாரியும் நிக்கிது.

இங்க மல்டிபிள் பிரேண்டு சாக்லைட் கண்ணாடிக்குள்ள வச்சிருக்காங்க.

அதுக்கு மேல ஒரு அஞ்சு லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்--

ஒரு நீல கலர் காரு இருக்கு.

லெஃப்ட் சைடுல அஞ்சு பேர் நிக்கிற் நின்டுட்டு இருக்காங்க.

ரெண்டு கட்டல் போட்ருக்காங்க மூணு தலவாணி இருக்கு.

ரைட் சைட்ல ஒரு கார் இருக்கு.